இந்த வீட்ட சுத்தி நறைய மரங்கள் செடிகல்லா வளர்ந்து இருக்கு.

இங்க நறைய விதவிதமான போட்ட நிறுத்தி வச்சி இருக்காங்க.

ப்ரேயர் ஹால் ல இயேசுநாதர் சிலுவைலவச்சு ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க.

இந்த ஹால் ரொம்ப அழகா ஃப்ளார்ஸ் வெச்சி டெக்கரேட் பண்ணி இருக்காங்க.

இங்க ஒரு பெரிய ஏரி ஒன்னு இருக்கு.

அந்த போட்ல ரெண்டு பேர் நின்னுட்டு இருக்காங்க.

இது பாக்க ஒரு பெரிய லெட்டர் பாக்ஸ் மாதிரி இருக்கு.

இது பாக்க ஒரு சர்ச் மாதிரி இருக்கு.

இங்க அஞ்சு ஃபாதர்ஸ் ஃப்ரண்ட் ரோல உக்காந்து இருக்காங்க.

இங்க ஒரு அழகான பெரிய ப்ளூ கலர் பில்டிங் ஒன்னு இருக்கு.

இங்க பில்டிங்ல ரெண்டு பேர் முன்னாடி நின்னு எல்லாத்துகிட்டையு பேசிட்ருக்காங்க.

இங்க நெறையா மக்கள் ஒன்னா கூடி இருக்காங்க.

இதுல நெறைய பேரு ஒயிட் ஷர்ட் போட்டு இருக்காங்க.

இது பாக்க ஒரு சுடுகாடு ஏரியா மாதிரி தெரியிது.

சுடுகாட்ல எல்லா எடத்துலயு சிலுவ நட்டு வெச்சி இருக்காங்க.

இந்த பில்டிங் ஓட சென்டர்ல மட்டு பிரவுன் கலர் அடிச்சிருக்காங்க.

அந்த தேயில தோட்டத்த சுத்தி நறைய வீடுங்க இருக்கு.

இந்த டிரஸ் ஷாப் ல ஒரு அழகான மிரர் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க.

இங்க முன்னாடி ஒருத்தர் நின்னு எல்லாருக்கு கிளேஸ் எடுத்துட்ருக்காரு.

கெஸ்ட் ஹவுஸ்க்கு முன்னாடி ரெண்டு ஒயிட் கலர் கார்ரு நிக்கிது.

மொத்தோ இங்க எட்டு டேபிள் கவர் பண்ணி அழகா வச்சுருக்காங்க.

இது பாக்க ஒரு ஃப்ரூட் சேல்ஸ் ப்ளேஸ் மாதிரி இருக்கு.

ட்ரெயினுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஃபுட்பாத் ஒன்னு இருக்கு.

அந்த பில்டிங் கு பக்கத்துல ஒரு சின்ன கட ஒன்னு இருக்.

அங்க ரிஷப்ஷனிஸ்ட்டு கிட்ட மூணு பேர் நின்னு பேசிட்ருகாங்க.

இந்த பில்டிங்கோட ஸ்டெப்ஸ்ல எல்லோரும் நின்னுட்ருக்காங்க.